அஹ் அதனால நம்ம வந்து நம்ம நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய மரங்களை நட்டு இயற்கையா வந்து காற்ற சுவாசிக்கணும் அப்போ நமக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் நம்ம நிறைய மரங்களை நட நட மழைகளும் அடிக்கடி வரும்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 ஆஹ் சிலபேரு வந்து கண்ணாடி glass லாம் அங்கங்கேயே கிடக்கும் அந்த சூரியஒளி வந்து கண்ணாடி glass ல பட்டு அது வந்து over சூட தாங்க முடியாம அந்த glass அப்படியே இதாகி அதுல இருந்து தீ வருது அந்தமாதிரியெல்லாமே நிறைய காடுகள் சிலஇடங்க~இடங்களிலாம் காட்டுத்தீ பரவ காரணமே அதனாலதான் அந்தமாதிரி பரவுரது கூட over ஆ வந்து வெப்பமயமாகுறதுதான் காரணம்னு சொல்லிருக்காங் scientific ஆ அதான் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம நம்ம செய்ற ஒவ்வொரு செயல்லயுமே வந்து ஆஹ் பாகுபாத்து பண்ணம்னா கண்டிப்பா வந்து அந்த இயற்கையான முறைகளில பயன்படுத்தினாலே கண்டிப்பா சூட வந்து தவிர்க்கலாம் நம்ம over ஆ வந்து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

நிதி, finance. Finance பத்தி பேசணும்னா, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை, பணத்தை நோக்கிதான், போற பயணமா மாறிருச்சு. பணம் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும், இப்ப பணம் தான் அந்த நிதியை, எப்படி நம்ம, manage பண்றோம்ங்கிறது, ரொம்ப, ரொம்ப முக்கியம். யாரைக் கேட்டாலும், எங்கப்பா கையில, காசு இருக்கு. எப்ப பார்த்தாலும், காசே கைல நிக்கறதில்லப. சம்பளம் வாங்கணும்ன்னா, ரெண்டு, மூணு நாள்ல, காலி ஆயிடுது. இதேதான், எல்லாத்துக்கும், பேச்சு. நாம்மா மாசம் full ஆ உழைக்கிறோம். ஆனா, ஏன் நம்ம கிட்ட, சம்பளம் கையிலே நிக்கிறது இல்லை? இந்த கேள்வி இருக்குல்ல? அதுக்கான காரணம், நம்ம நம்ம correct ஆன, நிதியோட, planning பண்ணாததுதான், அதுக்கான காரணம். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம செலவீட்டு எவ்வளவு இருக்கு? நம்மளால, அதுல எவ்வளவு சேமிக்க முடியுங்கறதை, ரொம்ப ரொம்ப முக்கியமா, கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க இப்ப, நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா, அந்த நூறு ரூபாய்ல குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயை, உங்களோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறது, ரொம்ப, ரொம்ப அவசியம். இப்ப, இந்த இதுல, நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி எல்லாம் பணத்தை சேமிக்கலாம்? எந்த வகையில எல்லாம் சேமிக்கலாம்? சிக்கனமா இருந்து, நம்ம நிதிய பற்றாக்குறை இல்லாம, எப்படி பாத்துக்கலாங்கிறதுதான், நாம பேசப்போறோம். நிதி பற்றாக்குறை, எப்படி வருது? முதல்ல, அதுல ரெண்டு condition இருக்கு. ஒரு condition, தன்னை மீறி செலவு பண்றாது

இல்லை, நம்ம சாத்திருக்கறவங்களுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது. அந்தப் பிரச்சனையைத் தீர்க்கறதுக்காக, நிறையா நிதியை வந்துட்டு, காசு செலவு பண்ண வேண்டிய, ஒரு கட்தாயம் வரலாம். இந்த இரண்டு நிலைமைங்கறதுதான், அதிகமா பணம் பற்றாக்குறை வருது. நிதிப் பிரச்சனைங்கிறது, நமக்கு வரும் இந்த நிதி பிரச்சனை வராம இருக்கறதுக்கு, என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், முதல் விஷயத்தோட, இதைப்பத்தி பேசலாம். அதாவது நம்ம, கண்ணை மூடிட்டு, பணத்தை, செலவு பண்றதைப் பத்தி, பேசலாம். நமக்கு எது எது எல்லாம் அத்தியாவசியங்கிறதை, முதல்ல நம்ம ஒரு list போடணும். நம்ம வீட்டுக்கு, இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க குழந்தையோட சேர்த்து, ஒரு மாசத்துக்கான, சாப்பாட்டு செலவு, எவ்வளவு ஆகுதுன்னு பார்க்கனும். இரண்டாவது விஷயம், உங்க மூணு பேர்த்துக்கும் சேர்த்து, medical, உங்களோட மருத்துவ செலவு, எவ்வளவு ஆகுதுன்னு பார்ப்போம். மூணாவது விஷயம், மருத்துவம், சாப்பாடு. இது போக, வீட்டு வாடகை, current bill, Net வச்சிருந்திங்கன net charge, DTHcharge இந்த மாதிரி மாசம், மாசம் கண்டிப்பா கட்டக்கூடிய, காசு எவ்வளவுன்றதை பார்ப்போம். இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தது போக, நாலாவது விஷயம், நீங்க எங்கேயோ வெளிய போவீங்களா? வெளிய போனா, எவ்வளவு செலவாகுது மாசத்துல, கண்டிப்பா, இத்தனை time, நமக்காக, வெளிய போய்தான் ஆகணும். அதனால, எத்தனை time, வெளிய போவீங்க? அப்படிங்கிறதை பார்த்து, அதோட செலவை, note பண்ணணும். அது போக, மத்த செலவுகள், என்னென்ன இருக்குங்கிறதை, பார்ப்போம் இந்த நாலு செலவும், அத்தியாவசிய செலவுன்னு வச்சுக்கலாம். மத்த செலவுகள், வேற என்னென்ன செலவுகள்ல போகுதுங்கிறதை, நீங்க note பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த செலவை குறைக்கிறதுக்கு, ஒரு plan பண்ணுவோம். உதாரணத்துக்கு, makeup பொருள் வாங்குறதோ, இல்லை, தேவையில்லாத, pub க்கோ, hotels க்கோ, அடிக்கடி போறதோ, இந்த விஷயங்களை, குறைக்க வேண்டி இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு, என்ன பண்ணலாம்ங்கிறதை, நாம பாக்கணும். அது, ரொம்ப, ரொம்ப, அவசியமான ஒன்று. So, நான், இப்ப சொன்ன, நாலு விஷயம், அத்தியாவசிய செலவு, அது போக, மத்த செலவு என்னங்கிறதை, ஒரு list போட்டாச்சு. அடுத்து, நம்ம வருமானம், எவ்வளவுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு, ஒரு பத்தாயிரம் வருமானம், வருதுங்கிறதை, அவரே எடுத்துக்கலாம். இதுல, உங்களோட உணவுக்காக, ரெண்டாயிரம் போகுது அதே போல, உங்க வாடகைன்னு ஒரு amount வச்சுக்கலாம். இரண்டாயிரம் அதுக்கு வச்சிக்கலாம் நாலாயிரம் ரூபாய் வாடகை, உணவுக்கு போயிருச்சு. வெளிய போறதுக்கு, ஒரு ஆயிரமும், மருத்துவ செலவுக்காக, ஒரு ஆயிரமும் எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம், ஆறாயிரம் போயிடுச்சு இது போக, உங்களோட எதிர்காலத்துக்காக, கண்டிப்பா, நீங்க ஒரு இரண்டாயிரம் செளவு பண்ணணும். அதாவது, நீங்க earn பண்ற காசுல, ஒரு பத்து percentage, பத்து percentage அ investment அ, உங்க எதிர்காலத்துக்காக அதிகபட்சமா, இருபது percentage வச்சுக்கோங்க. குறைந்தபட்சமா, பத்து percentage னாச்சும், at least, பத்து percentage னாச்சும், நீங்க save பண்ணணும். நீங்க, அந்த வகையில, ஒரு ரெண்டாயிரத்தை save பண்ணணும். மாசம் மாசம் இரண்டாயிரத்தை, உங்க எதிர்காலத்துக்காக வச்சுக்கோங்க.

bank ல, FD ஆ போட்டு வச்சுக்கோங்க. fixed deposit ஆ போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, தேவைப்படறப்ப டக்குன்னு எடுக்குற மாதிரியான, deposit கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்ப, உங்க கிட்ட proper ஆன planning இருக்கு இரண்டாவது விஷயம், unemergency அதாவது emergency ஆ, எதிர்பார்க்காத நேரத்துல, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இதை எப்படி சமாளிக்கலாம்? இந்த மாதிரி செலவை, எப்படி குறைக்கலாம் இந்த மாதிரி செலவுகள், கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். இதை நாம, எப்படி குறைக்கிறதுன்னா, avoid பண்றதுக்கு, வழியே ல்லை. ஏன்னா, மனித வாழ்க்கை, எப்படி வேணா மாறும். இது வந்துச்சுன்னா, எப்படி பார்த்துக்கலாம்ங்கிறதுக்கு, முக்கியமான விஷயம். நீங்க இப்ப, மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தொழில் தொடைங்க, தனியா எடுத்து வைக்கிறீங்க. அது போக, இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய், மருத்துவ செலவுக்காக இருக்கு. எல்லா மாசமும், நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்ன்னு, சொல்ல முடியாது சில மாசம் மட்டும்தான் உடம்பு சரியில்லாம போகும். சில மாசம் அந்த காசு உருப்படும். இந்த ரெண்டு காசையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தைக் கொண்டும், இந்த மாதிரி அவசர காலங்கள் வராத வரைக்கும், அந்த காசை எடுத்து use பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு அவசியமே வருது ஒரு பொருள் வாங்கணும்னு இருந்தாலும், இந்த காசு use பண்ணாம, ஏற்கனவே savings இருக்கிற காசுல, என்ன பண்ண முடியுங்கறதை, கட்டாயம் நீங்க யோசிக்கணும். இந்த மாதிரி, அவசர காலத்துல, இந்த காசை எடுத்து, நீங்க செலவு பண்ணலாம் அப்படி செலவு பண்றப்ப, அதுக்கு அடுத்து வர மாசங்கள்ல, உங்களுக்கு finance manage பண்றது,

சதவீதம், நான் வந்துட்டு, எதிர்காலத்துக்காக, சேர்த்து வைக்கணும் இத்தனைசதவீதம், என் வீட்டுக்காக, செலவு பண்ணோம். இத்தனை சதவீதம் மட்டும்தான், எனக்காக, செலவு பண்ணுவேன்னு வச்சுட்டு, அந்த காசை மட்டும், செலவுக்கு, use பண்ணுங்க அது போக, மத்த காசை, எடுக்கவே எடுக்காதீங்க. அதுக்குள்ள, உங்களோட budget அ, minimize பண்றதுக்கான வேலைகளை, என்ன முடியுமோ, அதை பண்ணுங்க. மூணாவது விஷயம், முக்கியமா இந்த ரெண்டு விஷயத்த கடைபிடிச்சாவே, நம்ம வந்துட்டு, நல்ல ஒரு நிதி நிலைமையில இருப்போம். மூணாவது விஷயம் என்னன்னா, future காக save பண்ணணும்னு சொல்றேன். அந்த saving அ, எந்த வகையில எல்லாம் பண்ணலாம்? நிறைய options இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, mutual fundsSIV இருக்கு. அது போக, தக்க நிறைய, வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுல, ஏதோ ஒரு மூலியமா, நம்ம பணத்தை, செயல்படுத்தி வைக்கணும் நம்ம வந்துட்டு, வெறும், stock market லயோ, இல்ல, mutual funds ல மட்டுமே, invest பண்ணக் கூடாது. அது போக அது போக, physical ஆன material ஐயும், invest பண்ணும். Physical ஆன material ஆ? அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் வாங்குறதும், நிலம் வாங்குறதும், இல்லை, இது போல, ஒரு கடையிலயோ, யாரோ தெரிஞ்சவங்ககிட்டயோ, direct ஆ invest பண்றதோ, லாபம் வருங்கிற

அந்த time ல, யார் யாரெல்லாம், physical asset ட வச்சிருந்தாங்களோ, அவங்க எல்லாம், பிரச்சனை இல்லாம, பொழச்சுக்கிட்டாங்க. சிலர், அந்த use பண்ணி, இந்த மாரி, stock market, invest பண்ணாங்க. அந்த காசு, இப்ப பாத்தீங்கன்னா,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 அந்த investment இருக்கிற மாதிரி, கண்டிப்பா, நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்ன்னா, நம்மளோட நிதி நிலைமை, ரொம்பவே super ஆ இருக்கும். முடிஞ்ச வரைக்கும், சிலருக்கு help பண்றது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த health, உங்க நிதியை, disturb பண்ணுதா? உங்க நிதிக்கு, இருக்கிறது போக, மத்ததை help பண்றதுதான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம். உங்க நிதியே, ரொம்ப, ரொம்ப பிரச்சனையில இருக்கு. நீங்களே, நிதி பற்றாக்குறையில இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க கடன் வாங்கி, உங்களோட friend க்கோ, இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இது பண்றது, correct ஆன விஷயம் கிடையாது. அப்படி பண்ணாலும், உங்களுக்குத்தான், அது வந்துட்டு, நிறைய நஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு, help முடிஞ்ச வரையும் பண்ணலாம். ஆனா, அது நம்ம கை மீறி இருக்கக் கூடாதுங்கிறதுதான், முக்கியமான விஷயம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள பின்பற்றுங்க. உங்களோட finance அ நல்லபடியா பாத்துக்கோங்க. நிதி பற்றாக்குறைங்கறது அறவே இருக்கக்கூடாதுன்னா, முன் கூட்டியே அதன் திட்டமிடல் செஞ்சிருக்கணும். நன்றி இப்போ நான் பேச போறது வந்து கல்வி பத்தி. கல்வி வந்து first உ முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ ரொம்ப வந்து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 but இந்த இப்போ இருக்க காலத்துல tenth plus two வ வந்து அப்போ வந்து SSLC னு சொல்லுவாங்க அது வரைக்கும் தான் படிச்சு இருப்பாங்க நிறைய பேர்.

ஆனா இப்போ இருக்கிற காலத்துல அப்படி இல்ல ரொம்ப ஏழ்மையா இருக்கவங்க கூட நிறைய படிப்பு கல்வி வாய்ப்பு நிறைய வந்துருக்கு அவங்களுக்கு நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. இல்லாதவங்களை படிக்க வைக்கிறது government மூலமா படிக்க வைக்கிறது government schools நிறைய இருக்கு private schools மட்டும் இல்லாம. எல்லா கல்வியுமே எல்லா school லயும் ஓரே மாதிரி தான் இருக்கும் இந்த school ல வந்து இப்படி இருக்கும் அந்த school ல வந்து அப்படி இருக்கும்னு இல்ல நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம பசங்க எப்படி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். நாங்களும் government school ல தான் படிச்சோம் நல்லா தான் படிச்சோம் எல்லா school லயுமே எல்லா government school லயுமே நல்லா தான் சொல்லி தர்றாங்க அதனால இந்த school அந்த school ன்னு இல்லாம எல்லா school லுமே பொது தான் அதனால எல்லா கல்வியுமே எல்லாருமே கத்துக்கணும் அதுக்கு இன்னுமே வந்து க~ government schools ல இன்னுமே வந்து நிறைய நல்ல teachers போட்டு நல்லா இல்லாதவங்களுக்கு நிறைய சலுகை கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்து அவங்களை வந்து இன்னும் மேல்மேலும் சிறந்தவர்களா ஆக்குறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி செய்யலாம் இருக்கவங்க அதே மாதிரி வெளி school ல private schools அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா private schools ல வந்து நிறைய இப்போ கல்வி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு நிறைய fees வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து தவறான ஒரு விஷயம். நம்ம என்ன கல்வி படிக்கிறோமோ அதுக்கு இந்த அளவு கொடுத்தா போதும்னு government வந்து ஒரு fix பண்ணி அங்கயுமே ஒரு private schools லயுமே ஒரு conditions கொண்டு வந்தாங்கன்னா அது நிறைய பேருக்குமே help ஆ இருக்கும். அங்கயுமே இப்போ கல்வி ரொம்ப சிறந்து இருக்கு எல்லாம் பசங்களுமே எல்லா மாணவர்களுமே ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. இவங்க அப்~ அப்போயெல்லாம் வந்து சில பேரு படிப்பாங்க இவ்ளோ பேர்தான் படிப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் இப்போ அப்படியெல்லாம் இல்ல எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க நல்லா ஹம் எல்லாத்தை பத்தியும் கத்துக்குறாங்க நிறைய books படிக்கிறது நிறைய வந்து phone மூலமா கத்துக்கிறது TV மூலியமா கத்துக்கிறது TV phone லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அதுல வெறும் கெட்ட விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து நிறைய பேரு ஒதுக்குறாங்க but ஆனா அப்படி கிடையாது அதுல நல்ல விஷயமும் இருக்கு நல்லதா எடுத்துக்கிறவங்க கண்டிப்பா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் அது மூலியமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும் அது இல்லாம நிறைய books இருக்கு நிறைய அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நல்ல books நல்ல நல்ல உங்களுக்கு எ~எடுத்து சொல்லக் கூடிய நல்ல கதைகள் நல்ல புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால அந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிக்கணும் நிறைய புத்தகங்கள் நிறைய newspapers க அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிச்சு நம்ம பசங்களை அதுல வந்து encourage பண்ணணும் அவங்க இன்னும் மேன்மேலும் சிறந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்பவுமே பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நம்ம எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு துணையா தான் இருக்கணும் நீ வந்து படிக்கல நீ வந்து படிக்கிற அந்த மாதிரி ஒரு comparison இல்லாம எல்லாருமே ஓரே மாதிரி இருக்கமாட்டாங்க இல்லையா ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு புரியும் ஒருதவங்களுக்கு பத்து தடவை படிச்சா தான் புரியும் அவங்களை நம்ம encourage பண்ண பண்ண அவங்களாலேயும் வந்து ஒரு தடவை படிச்சா புரியுன்றதை அவங்களுக்கு புரிய வந்து அவங்களும் நல்லா படிப்பாங்க இந்த சமுதாயம் அவங்கள் சுத்தி இருக்கிற வந்து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 ஒரு ஒரு ஆசிரியரும் ஒரு ஒரு பெற்றோர்களும் அவங்க அவங்க பசங்களை நல்லா நான் என் பசங்களை மாதிரி யாரும் கிடையாது உன்னால முடியும் நீ உன்னால செய்ய முடியும் அப்படின்னு ஓரு ஒரு பெற்றோரும்

உனக்கு எதுல concentration இருக்கோ அதை பண்ணு உனக்கு எது புடிச்சுருக்கோ அதை பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம தான் ஊக்கப்படுத்தணும் ஏன்னா பெற்றோர்கள் மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வழி நடத்துனாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகள் வந்து

அதுக்கப்பறம் வந்து கல்விமுறை நிறையவே சிறந்து இருக்கு கல்வி அறிஞர் காமராஜர் சொன்ன மாதிரி அவரோட பிறந்த நாளை நம்ம வந்து கொண்டாடுறோம் அது எதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பசங்க அவங்க பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக இதை பண்ணுறோம் நம்ம எதுக்கு இதுல வந்து கொண்டாடுறோம் எதுக்கு இந்த விஷயத்தை பண்ணுறோம் இதுல எதனால நமக்கு இந்த முன்னேற்றம் வந்துருக்கு எதனால நம்மளுக்கு இவ்ளோ கல்வி திறன் வந்திருக்கு கல்வியில எவ்ளோ புது விஷயம் கண்டுபுடிச்சிருக்காங்க நிறைய ஆராயிச்சிகள்லாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி படிச்சா வந்து இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலேயும் ஒரு ஒரு ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதுபிச்சிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து கல்வியில வந்து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 அப்படின்னு பார்த்து அவங்களை அதுல சிறந்தவங்களா ஆக்கணும் கண்டிப்பா அவங்க அதுல சிறந்து விளங்குவாங்க. இல்ல நீ படிச்சு தான் ஆகணும் உனக்கு படிப்பு வரலையா வேற எதுவுமே உனக்கு தேவையில்ல படிப்பே வரலை உனக்கு எதுக்கு மத்த விஷயம் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை எப்பவுமே இழிவு படுத்த கூடாது இழிவு படுத்தி பேச கூடாது அப்பறம் அவங்களோட திறமைய அவங்களே வந்து தாழ்த்திப்பாங்க. அவங்களால எதுவுமே பண்ண தெரியாது எனக்கு எதுவுமே வராது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கனா கடைசில அவங்க எதுக்குமே உபயோகம் இல்லாம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

அதனால அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க என்ன பண்ணனும், பெற்றோர்கள் வந்து சிறு வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் எப்படி நம்ம படிக்கிறோம் எப்படி நம்ம வாழுறோம் இது வந்தா ஒரு கஷ்டம் வந்தா எப்படி அதுல இருந்து நம்மலால தாண்டி வரணும் எப்படி வெற்றி வந்தா அதுக்கு அடுத்த வெற்றியை நோக்கி நம்ம போகணும் இந்த வெற்றி வந்துடுச்சு இத்தோட நம்ம வந்து உட்கார்ந்திட கூடாது அடுத்த வெற்றியை நோக்கி போகணும் இது வெற்றியின் முதல் படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பசங்க கிட்டேயும் ஒரு ஒரு பெற்றோர்களும் உட்கார்ந்து பேசி பொறுமையா புரிய வைக்கணும் அடிச்சோ அவங்களை வந்து துன்புறுத்தியோ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 இப்போ ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேரு வந்து நிறைய trust மாதிரியெல்லாம் வச்சு இவங்களுக்கு வந்து கல்வி எல்லாம் கொடுத்து பெரிய private schools லயே வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த வருஷத்துல இந்த பத்து பேரு இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு fees இல்லாம எல்லாம் படிக்க வைக்கிறாங்க government மூலமா இல்ல private ஆவே படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு படிப்பு மட்டும் இல்லாம மத்த எல்லா விஷயத்துலேயும் அவங்க concentration பண்ணணும். நம்ம புத்தகத்தை மனப்பாடம் பண்ணாம அவங்களுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சு படிக்க வைக்கணும் main ஆ நம்மளுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சாதான் அது வந்து ஞாபகத்துல இருக்கும் இல்லன்னா என்ன தான நம்ம படிச்சி mugup பண்ணி எழுதுனாலும் நல்லா படிச்சி first rank வாங்குற பசங்களா இருந்தாலும் அவங்க வந்து என்ன தான் படிச்சாலும் அந்த அளவுக்கு வந்து பின்னாடி அவங்க வாழ்க்கையில அது உதவாது அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு அது வந்து உதவும். அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து படிப்பதற்கு உதவியா இருக்க வேண்டியது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோருமே மாணவர்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் இன்னும் கல்வியில நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய படிக்கிறாங்க doctors engineers உ வக்கீலுக்கு படிக்கிறாங்க police க்கு தனியா படிக்கிறாங்க IPS படிக்கிறாங்க IAS அந்த மாதிரி நிறைய நமக்கு கல்வியில நிறை~ agriculture ல இருந்து நம்ம விவசாயத்துக்கு படிக்கிறதுல இருந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டு போற scientist க்கு படிக்கிறதுக்கும் எவ்ளோ விஷயம் இருக்கு நமக்கு எதுல ஆர்வம் இருக்கோ நம்ம அதை எடுத்து அதுல படிச்சோம்னா மட்டுமே நம்ம வந்து அதுல சிறந்து விளங்க முடியும்.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

அதை மத்தவங்களுக்கு கத்து தரணும் மத்தவங்களும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்குறது கண்டிப்பா அந்த கல்வியின் மூலியமா தான் எல்லாருக்குமே வரும் இல்ல நான் மட்டும் படிச்சா போதும் நான் மட்டும் ஒரு விஷயத்துல இருந்தா போதும் அப்படின்றது கல்வியில என்னைக்குமே இருக்காது. அதனால எல்லோரும் சிறந்து விளங்கணும். ஆனந்த்பூர் சாஹிப், ஆனந்த்பூர் சாஹிப் என்பது இந்தியாவின் வட மேற்கு மாநிலமான பஞ்சாப்பில் உள்ள ரூப் நகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் ஆகும். வரலாறு.

சிவாலிக் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனந்த்பூர் சாஹிப், சீக்கிய வழிபாட்டிற்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனந்த்பூர் சாஹிப் ஆயிரத்தி அறுநூத்தி அறுவத்தி ஐந்தாம் ஆண்டு, ஜூன் பத்தொன்பதாம் தேதி குருவால் நிறுவப்பட்டது. அக்கால மரபுப்படி, போரா சாஹிப்பின் இடத்தில், தேக் பகதூர் சாஹிப் என்பவரால் ஒரு கல் அமைக்கப்பட்டது. குருதேவ் பகதூர் ஜி, ஆயிரத்தி அறுநூத்தி அறுவத்தி ஐந்தில், குரியாயின் பொறுப்பை ஏற்று, ஆனந்த்பூர் சாஹிப்பை நிறுவினார். குருதேவ் பகதூர் ஜி, பிராட்புட் சாஹிப்பில் இருந்து ஒன்பது கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள மலைகளை நோக்கி, ஆனந்த்பூர் சாஹிப்பை நிறுவினர். அதன் முதல் பெயர் மகோவள். புராணத்தின் படி, யாரையும் இங்கு வாழ அனுமதிக்காத மகோ என்ற கொள்ளைக்காரன் வாழ்ந்தான்.

கோட்டை. ஆனத்கர், லோகர், போல்கர், தாரகர் மற்றும் பதேகர் ஆகிய ஐந்து கோட்டைகள் ஆனந்த்பூர் சாஹிப்பை, சீக்கியர்களின் அறிவு திறன், புலமை மற்றும் அறிஞர்களின் மையமாக மாற்றுவதற்காக கட்டப்பட்டது. குரு கோவிந்த் சிங் கேஸ்கரை மையத்தில் வைத்திருந்தார். அதை சுற்றி ஐந்து கோட்டைகளை கட்டினார். ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பைசாகி தினத்தன்று கேஸ்கர் சன்னதியில் ஐந்து காதலர்களை தேர்ந்தெடுத்து கல்சாபந்த் நிறுவப்பட்டது. கோட்டை ஆனந்த்கர் சாஹிப் ஆனந்த்பூர் சாஹிப்பில் குரு கோவிந்த் சிங்கால் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆனந்த் கர் சாஹிப் ஆகும். இது ஏப்ரல் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதில், கட்டத் தொடங்கியது. இந்தக், இந்தக் கோட்டை, மிகவும் வலிமையானதாகவும், உயர்ந்ததாகவும் கருதப்படுகிறது.

லோகர் கோட்டை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தக் கோட்டை சட்லஜாற்றின் கரையில் இருந்தது. ஹோல்கர் கோட்டை.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 பதேகர் கோட்டை.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 கோட்டை ஆனந்த்பூர் சாஹிப்.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 ஹோலா மகல்லா. ஹோலா மகல்லா என்பது, இரண்டு வார்த்தைகளின் கலவையாகும். ஹோலா என்றால் தாக்குதல், மகல்லா என்றால் தாக்குமிடம். மக்களின் பேச்சு, கல்சாவின் பேச்சு. மக்களின் பேச்சு மற்றும் கல்சாவின் பேச்சு.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

நேரடிப் பொருள். ஹோலா என்பது, சீல் என்ற அரபு வார்த்தையில் இருந்து உருவானது. அதாவது, நல்ல செயலுக்காக போராடுவது. இய்யத்தில் சண்டையிடுவது, வாள் முனையில் நடப்பது, மகல்லா என்ற சொல்லுக்கு வெற்றிக்கு பிறகு குடியேறிய வேண்டிய இடம், என்று பொருள்.

பெருமைப்படவும், அச்சமின்மையையும், அச்சமின்மையையும் அவர்களுக்குள்ளே விதைத்து, அவர்களை போர் வீரர்களாக மாற்றவும், அவர்கள் சரண் பாகுகளுக்கு பதிலாக கண்டே பேட்டா ஹமீத் மற்றும் ஹோலிக்கு பதிலாக ஹோலா மகல்லாவை பிரபலப்படுத்தினர். குருஜி, இந்திய சமுதாயத்திற்கு சுதந்திரம் அடையவும், உற்சாகத்தை ஊட்டவும், புதிய வாழ்வை கொடுத்த இடத்தில் அதன் பழக்க வழக்கங்களும், பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டன. என்ற முறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டுவந்தது பாய் கான் சிங்கின் கூற்றுப்படி, ஹோலா என்பது என்பதன் பொருள், தாக்குவது அல்லது தாக்குவது,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 அதாவது இருக்கும் இடத்தில் இருந்து வென்ற பிறகு இடம் பெயர்ப்பட வேண்டும். முன்னதாக இந்த வார்த்தை அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஒரு குழு கற்ற இடத்தை ஆக்கிரமித்த போது, அங்கு ஒரு நீதிமன்றம் நடத்தப்பட்டது. ஆனந்த்பூர் சாஹிப்பில் நாகர்களின் ஒளிவுடன் குரு குர்தாமில் இருந்து, மற்றொரு குர்தாமிற்கு செல்லும் ஊர்வலங்களுக்கு இது பிரபலமானது. ஹோல் மொகல்லாவின் தோற்றம். ஹோலா மொகல்லா புரக், ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சேட்வாடி ஹேகத் சம்மதத்தில் ஆனந்த்பூர் சாஹிப் கோட்டையில், குரு கோவிந்த் சிங்கால் நிறுவப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் அறிஞர்களின் கூற்றுப்படி, ஹோலிக்கு ஹோலா மொகல்லா என்ற புதிய பெயரே வழங்குவதன் நோக்கம், சீக்கியர்களுக்கு எதிரான அநீதி மற்றும் அடக்குமுறையை எதிர்த்து போராடுவது ஆகும். உண்மை மற்றும் நீதியின் வெற்றிக்கான தீர்மானம் நிறுவப்பட்டது. ஸ்ரீ குரு கோவிந் சிங், தேசத்தில் உற்சாகத்தை உருவாக்கவும், அடக்குமுறை மற்றும் அடக்குமுறை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடவும், பண்டைய ஹோலி பண்டிகைக்கு புத்துயிர் அளித்தார். கி. பி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னில், ஹோலா மகல்லா பாரம்பரியம் தொடங்கப்பட்டது. கல்சாய் படைகளின் இரண்டு மன்சுயி கட்சிகளின் இலக்கியம் மற்றும் அறிவியலின் போர் போட்டிகளை நடத்தினர். சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இன்றும் அதே மரபு, ஹோலா மகல்லாவின் படி கொண்டாடப்படுகிறது. பழங்காலத்தில் இருந்தே இந்தியர்கள் ஒவ்வொரு பருவத்தின் மாற்றத்திலும் தாங்கள் இதய பூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்த, திருவிழாக்களை திட்டமிட்டுள்ளனர். இந்த பாரம்பரிய விழாக்களில், குருக்கள் கலந்து கொண்டனர்.